இது ஒரு பில்டிங்கு இந்த பில்டிங்குள்ள வந்து ந மூணு பைக்கு நிக்குது.

அது மேல வந்து ஒரு மாரி ஓடு மாதிரி நிறைய செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க ஓடுகளா வச்சி.

இதொரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா இங்க வந்து ஒரு நாலு லாரி நிக்கிது அதுல ரெண்டு லாரி வந்து ஸ்டோரேஜ்காக வச்சுருக்காங்க ரெண்டு லாரி வந்து போர் யூசேஜ்காக வச்சுருக்காங்க.

சுத்தி நறைய வீடுகள் இருக்கு அதுக்கு பின்னாடி லார்ஜ் லாஸ்ட்டா வந்து ஒரு மலை இருக்கு அது அழகா இருக்கு.

அதுல ஒரு ஆள் வந்து ஒயிட் கலர் சர்ட்டும் பச்ச கலர் லுங்கியும் போட்ருக்காரு.

மேகம் அழகா இருக்கு இத வந்து போட்டோ எடுக்க போனம்போது க்ரீன் கலர்ல பச்ச பசேல்ன்னு இருக்கு.

இது வந்து பல்துறை பல் மருத்துவமனை இதுல வந்து ஒரு மிர்ரர்ல போட்ருக்காங்க.

சிறு ஒரு பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க அதுக்காக செங்கல்ஸ் லா நறைய இருக்கு அதெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க.

மேல ஒரு டேபிள் பேன் வெச்சிருக்காங்க ஒருமே நல்லா இருக்குது கடையெல்லாமே மேல வந்து ஒரு எல்லோ கலர் லைட் செட்டப் வெச்சிருக்காங்க.

இது வந்து ஒரு நைட் ஏரியா நிறைய ஒயர் கனெக்சன்ஸ் இருக்கு போஸ்ட் கம்பிலருந்து.

அது எல்லாமே இதெல்லாம் ஒண்ணா பாக்கும் போது ரொம்ப நல்லா இருக்குது லெஃப்ட் சைடு ஒரு வழி இருக்கு ரைட் சைடு ஒரு வழி இருக்குது.

இதுல வந்து நடுவுல வந்து ஒரு சக்கரம் மாதிரி வெச்சிருக்காங்க ஏதோ அழகான ஏரியாமரியிருக்கு .

அ ஸ்டார்டிங்ல வந்து ரெண்டு சிங்கோ இருக்கு லெஃப்ட் சைடுலயு ரைட் சைடுலயு .

என்னென்ன டீடைல்ஸ் கீழ நெறைய குப்பைள் கெடக்குது.

லெஃப்ட் சைடு வந்து ஒரு ரெட் கலர் டப்பா மேல மானிட்டர் வெச்சிருக்காங்க.

இங்க வந்து கான்ஸ்ட்ரக்சன்ஸ் பண்ணிட்டுருக்காங்க நெறய கம்பிகள வச்சி கான்கிரீட் போட்டுட்டுருக்காங்க.

மேல வந்து பெயிண்ட் அடிச்சிட்டிருந்தாப்ள ஒரு ஆளு அதுக் அவுங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க கீழ நெறய செங்கல்லா கடக்குது மண்ணு கடக்குது.

ஒன்னு ரண்டு பேரு மாஸ்க் போட்ருக்காங்க நறைய பேரோட ஃபேஸ் தெரியல.

ஃபுல்லாமே வந்து கார் டெக்னிக்கல் பார்ட்ஸ் இருக்கு லெப்ட் சைடு கார்னர்ல டயர்ஸ்லாம் வச்சிருக்காங்க மேல லைட் வைட் கலர் லைட்ஸ் இருக்கு.